செண்ட்மெயில் ப்ரோம் நோட் செட் இன் பிஎச்பி டாட் இனி எர்ரர் ஐ எப்படி சரி செய்வது
எமெயில் யாரிடமிருந்து போகிறது என்று தீர்மானிக்கவில்லை
எமெயில் ஐ அனுப்புவதற்கு இதை தீர்மானிக்க வேண்டும்
ஒரு ப்ரோம் பாராமீட்டர் போல இங்கு எதையும் அமைக்க மாட்டோம்
குறிப்பான ஹெடர்ஸ் ஐ அனுப்ப வேண்டும்
ஆகவே இங்கே ஒரு ஹெடர்ஸ் வேரியபிள் ஐ உருவாக்குவோம்
அது மே mecom போல இராது
ஸ்டாண்டர்டைஸ்ட் மெயில் ஹெடர் உடன் நாம் வேலை செய்ய வேண்டும்
அது From மேலும் ஒரு கோலோன் சேமி கோலோன் அல்ல
பின் சொல்வது உதாரணமாக பிஎச்பி அக்காடமி அல்லது அட்மின் php அக்காடமி போல எதையும் சொல்லி பின்னால் com ஐ சேர்க்கலாம்
அந்த மாதிரி டொமெயின் நேம் இல்லை ஆனால் சும்மா வைத்துக்கொள்வோம்
ஆகவே From அட்மின் phpacademycom
நம் மெயில் க்குள் இன்னொரு பாராமீட்டர் ஐ சேர்க்க வேண்டும் அது ஹெடர்ஸ்
இங்கே டைப் செய்யலாம் அலெக்ஸ்
இங்கே திஸ் இஸ் ஆ டெஸ்ட்
செண்ட் மே திஸ் ஐ சொடுக்க இன்னொரு எர்ரர் வருகிறது
இப்போது நான் உண்மையில் கணினியில் மெயில் செர்வர் இயக்கவில்லை
ஒரு மெயில் செர்வர் ஐ கணினியில் இயக்க விருப்பமிருந்தால் அட் மெயில் பிரீ மெயில் செர்வர் என்று கூகிள் செய்து பாருங்கள்
இது உங்கள் கணினியில் மெயில் செர்வர் ஐ நிறுவும்
நாம் இப்போது லோக்கல் ஹோஸ்ட் இல் இயக்குவது போல
மேலும் லோக்கல் ஹோஸ்ட் இன் கீழ் ஒரு எஸ்எம்டிபி மெயில் செர்வர் உம் இயங்கும்
இப்போது என்னிடம் மெயில் செர்வர் இல்லை என்பதால் நான் யூனிவர்சிட்டி எமெயில் சிஸ்டம் ஐ பயன்படுத்துவேன்
இதுவே இங்கே என் யூனிவர்சிட்டி எமெயில் டிஎன்எஸ் அல்லது டொமெயின் நேம் செர்வர் அப்படித்தான் என் எமெயில்
யூனிவர்சிட்டி வழியாக போகிறது
உங்களுக்கு குறிப்பாக ஒர் டிஎன்எஸ் செர்வர் இல்லையெனில் ஒரு டொமெயின் நேம் இருந்தால் வெப்சைட் இருந்தால் அது உங்களுக்குத் தெரியும்
அல்லது கண்டுபிடிக்க முடியும்
அதன் வழியாக எமெயில் அனுப்ப முடியும்
என் யூனிவர்சிட்டி எமெயில் டிஎன்எஸ் செர்வர் பெயர் மெயில்ஹோஸ்ட் டாட் ஷெஃப் டாட் ஏசி டாட் உக் என்று தெரியும்
நான் இருப்பது ஷெஃபீல்ட் யூனிவர்சிட்டி இல் ஆகவே அதை என் பிஎச்பி டாட் இனி இல் சேர்க்க வேண்டும்
அதற்கு நல்ல வழி இங்கே வந்து வேரியபிள்ஸ் ஐ செட்டப் செய்வதே
சரி நமக்கு 2 வேண்டும் செட் எஸ்எம்டிபி இன் பிஎச்பி டாட் இனி பிஎச்பி டாட் இனி பைல் ஐ திறக்கமலேயே நான் இனி செட் பங்ஷன் ஐ பயன்படுத்துகிறேன்
வேரியபிள் நேம் எஸ்எம்டிபி
நாம் எடிட் செய்வது பிஎச்பி டாட் இனி பைல் இல் இந்த வரியை
வால்யூ ஆக மெயில் ஹோஸ்ட் என டைப் செய்கிறேன்
இங்கே சொல்வது எச்சோ கெட் இனி
அது ஒரு குறிப்பிட்ட வால்யூ ஐ பெறும்
அடுத்து சொல்வது எஸ்எம்டிபி அது ஸ்கிரிப்ட் ஐ அங்கேயே நிறுத்தி விடும்
அது வேலை செய்வதைப் பார்க்கலாம்
அலெக்ஸ் மற்றும் டெஸ்ட் என்று சொல்லி செண்ட் மே திஸ்
ஐ சொடுக்க ஒஹ்
சோரி இதை முழுக்க தப்பாக டைப் செய்தேன்
பெரிய தவறு
அது இனி கெட் ரிஃப்ரெஷ் செய்யலாம்
எஸ்எம்டிபி ஐ இனி பைல் இல் மெயில் ஹோஸ்ட் டாட் ஷெஃப் டாட் ஏசி டாட் உக் க்கு செட் செய்கிறோம்
பின் இதன் வால்யூ ஐ எச்சோ ஆட் செய்வோம்
அது சொல்வது மெயில் ஹோஸ்ட் டாட் ஷெஃப் டாட் ஏசி டாட் உக் க்கு செட் செய்யப்பட்டது
மெயில் ஹோஸ்ட் செர்வர் அல்லது டிஎன்எஸ் செர்வர் வேலை செய்தால் மீதி கோடு வேலை செய்யும்
மெயில் ஐ அனுப்பியதும் பேஜ் ஐ அழிக்கிறேன்
வேண்டாம்
நான் பேஜ் ஐ அழித்து விடுவேன்
பின்னே சென்று அலெக்ஸ் மற்றும் திஸ் இஸ் ஆ டெஸ்ட் எனலாம்
எல்லாம் சரியா என்று பார்க்கிறேன் டோ என் சப்ஜெக்ட் என் ஹெடர்ஸ் சொல்வது
Fromadminphpacademycom
மேலும் பாடி இல் மெயில் பங்ஷன் ஐ இங்கே எக்ஸிக்யூட் செய்கிறோம்
செண்ட் மே திஸ் ஐ சொடுக்க ஒன்றும் நடக்கவில்லை
பிழை ஏதுமில்லை என்பதால் எல்லாம் சரியாக நடந்துள்ளது
என் ஹாட்மெயில் அல்லது எமெயில் க்கு வந்து இன்பாக்ஸ் ஐ பார்த்தால் அட்மின் பாப்பகேட்மி டாட் காம் இடமிருந்து மெயில் வந்துள்ளதை காணலாம்
அதை சொடுக்க நாம் செட் செய்த எமெயில் ப்ரோம் பாப்பகேட்மி சப்ஜெக்ட் லைன் ஆக இருக்கிறது
மேலும் நாம் குறித்த ப்ரோம் எமெயில் அட்ரெஸ் உம் சரியாக இருக்கிறது
இதை ப்ரோம் அலெக்ஸ் அல்லது ப்ரோம் பாப்பகேட்மி என அமைக்கலாம்
மேலும் இங்கே உள்ளது திஸ் இஸ் ஆன் எமெயில் ப்ரோம் அலெக்ஸ் இந்த நேம் ஐ பார்ம் இல் இங்கே கொடுத்தோம்
2 லைன் பிரேக்ஸ் உள்ளன
1 மற்றும் 2 மேலும் திஸ் இஸ் ஆ டெஸ்ட் இது நாம் உள்ளிட்ட டெக்ஸ்ட்
என் யூனிவர்சிட்டி இன் டிஎன்எஸ் மெயில் செர்வர் ஐ பயன்படுத்திய மெயில் பங்ஷன் இது
உங்கள் ஐஎன்எஸ்பி ஒரு டிஎன்எஸ் மெயில் செர்வர் ஐ கொண்டிருக்கும்
அதற்கு ஆதென்டிகேஷன் தேவையிருக்கலாம்
அது குறித்த டியூட்டோரியல் விரைவில் வரும்
ஆகவே இது வேலை செய்யாவிட்டால் அந்த டியூட்டோரியல் ஐ காணவும்
அல்லது என்னை எமெயில் அல்லது யூட்யூப் மூலம் தொடர்பு கொள்ளவும்
பலருக்கும் இது உதவி இருக்குமென நம்புகிறேன்
சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்
நன்றி